ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மீதான பிஎச்பி டுடோரியலுக்கு நல்வரவு
முக்கியமான பிஎச்பி பீச்சர் ஆன இதைபுதிய எக்ஸர்சைஸ் ஆக காட்டுகிறேன்
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆனது
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு மாற்றாகும்
இன்புட் ஒரு எக்ஸ்பிரஷன் ஆனாலும்
இது இன்னும் நீட் ஆன பார்மேட் செய்யக்கூடிய சோய்ஸ்
எதன் வால்யூ வையாவது இன்புட் செய்துவிட்டு பின் வால்யூ வை இதற்கு எக்குவல் ஆக்கலாம்
பின் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்து அது இந்த வால்யூ வை
எக்குவல் செய்கிறதா அல்லது ஒத்துப்போகிறதா என பார்க்கலாம்
இது கம்பேரிங் டெக்னிக் இல்லை
ஒரு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ வால்யூ கள் மேட்ச் ஆகிறதா என பார்க்கவும் இந்த இன்புட் களை சார்ந்த ஆட்புட் களை
கம்பேர் செய்யவும்
சொல்லப்போவது ஸ்விட்ச் துவக்கலாம்
ஸ்விட்ச் தான் இதற்கு பேசிக் கோடு
இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் ஐ இடலாம் உதாரணமாக அலெக்ஸ் என
ஒரு மினி புரோகிராம் ஐ உருவாக்கலாம்
போகிற போக்கில் விளக்குகிறேன்
இஃப்ஸ்டேட்மென்ட் போலவே இங்கே கர்லி பிராக்கெட்ஸ் ஐ இடலாம்
இப்போது எல்லா வகை செக் களையும் அழைக்க ஒரு வழி காணலாம்
இங்கே வால்யூ வை செக் செய்வோம்
இப்போது இதை குயோடேஷன் மார்க்ஸ் இல் இடுவோம்
இங்கே நம்பர் கொடுக்க முடியாது
ஆகவே டைப் செய்வது கேஸ் நாம் மேட்ச் செய்ய நினைக்கும் கேஸ் இன் வால்யூ
உதாரணமாக அலெக்ஸ் பின் டைப் செய்க ஒரு கோலோன் அல்லது ஒரு சேமி கோலோன் அதன் பின்
தேர்ந்தெடுத்த ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் உடன் கேஸ் ஒத்துப்போனால் என்னும் கண்டிஷன்
ஆகவே டைப் செய்கிறேன் எச்சோ யூ ஹேவ் ப்ளூ ஐஸ் நம் கேஸ் கம்பரிசன் ஐ முடிக்க இன்னொரு பிரேக் ஐ
பயன்படுத்துவோம்
மேலும் ஒரு சேமி கோலோன் சேமி கோலோன் ஐ இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இங்கே இல்லை
இப்போது இரண்டாம் கேஸ்
எப்படி செய்வது என்று பார்க்கலாம்
டைப் செய்கிறேன் பில்லி
மேலும் எச்சோ
யூ ஹேவ் ப்ரவுன் ஐஸ் சரி
பிரேக் மேலும் semi கோலோன் இது ஒருங்கிணைந்த ஐஎஃப் போல
அதாவது இப்படியும் சொல்ல முடியும் ஐஎஃப் யூர் நேம் இஸ் அலெக்ஸ் தேன் எச்சோ யூ ஹேவ் ப்ளூ ஐஸ் ஒர் எல்சே ஐஎஃப் யூர் நேம் இஸ் பில்லி யூ ஹேவ் ப்ரவுன் ஐஸ் சிலருக்கு இப்படி எழுதுவது சுலபமாக இருக்கலாம்
இது படிப்பது போலவே இருக்கிறது
எல்லாம் நமது தேர்வுதான்
மேலும் கேஸ் உள்ளன இந்த அலெக்ஸ் மேலும் பில்லி ஐ மட்டும் இந்த உதாரணத்திற்கு பயன்படுத்துவேன்
இங்கே சொல்வது டிஃபால்ட் இது எச்சோ ஆட் ஆகும் இ டோன்ட் நோவ் வாட் கலர் யூர் ஐஸ் அரே நமக்கு இதற்கு மேல் கேஸ் கள் இல்லை என்பதால் ப்ரேக் தேவையில்லை
தெளிவாக இதற்கு மேல் தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ஸ் இல்லை என்பதால் பிரேக் இருக்க முடியாது
ஆகவே நம் ஸ்விட்ச் இங்கே இருக்கிறது
அதை முயற்சி செய்வோம்
இப்போது அலெக்ஸ் ஐ இங்கே ஒரு வேரியபிள் ஆல் மாற்றப்போகிறேன் புரோகிராம் ஐ கட்டுமானம் செய்ய
ஆகவே டைப் செய்கிறேன் நேம் ஈக்வல்ஸ்
மேலும் அதை நீங்களே முடிவு செய்ய விடுகிறேன்
பின் சொல்வது நேம் இங்கே ஆகவே இப்படித்தான் நாம் ஒரு வேரியபிள் ஐ இங்கே இன்கார்ப்பரேட் செய்ய முடியும்
இப்போது அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும்
ஆகவே நாம் துவக்கி இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம்
ஸ்விட்ச் என்று சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் ஐ எடுப்பீர்கள் இது எக்குவல் டோ அலெக்ஸ் அடிப்படையில் இந்த கேஸ் ஈக்வல்ஸ் டோ அலெக்ஸ் மேலும் இதை எச்சோ செய்யும்
பிரேக் இதை முடிப்பதற்காக
நேம் ராஹுல் என்றால் டிஃபால்ட் எச்சோ ஆகும் இ டோன்ட் நோவ் வாட் கலர் யூர் ஐஸ் அரே சரி
ஆகவே இதை இயக்கிப் பார்க்கலாம்
சும்மா ரிவைஸ் செய்ய
அலெக்ஸ்
அலெக்ஸ் க்கு மேட்ச் ஆகிறது அது ஆட்புட் க்கு மேட்ச் ஆகிறது
இங்கே என்ன செய்யலாம் என்றால் பிடித்த எண்ணிக்கையில் லைன்ஸ் ஒஃப் கோடு களை இங்கே enter செய்யலாம்
கேஸ் எப்போது முடிகிறது என்பதை பிரேக் செய்கிறது
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு ஒரு ப்ளாக் ஐ முடிக்க கர்லி பிராக்கெட்ஸ் தேவைப்படுகிறது
ஆனால் இங்கே ப்ளாக் ஐ பிரேக் முடிக்கிறது
போகிற போக்கில்
இவை ப்ளாக் எனப்படும்
இதை பில்லி என மாற்றி என்ன ஆகிறது என்று பார்க்கலாம்
யூ ஹேவ் ப்ரவுன் ஐஸ் நாம் இங்கே டிட்டர்மைன் செய்ததேதான்
இப்போது கைல் என மாற்றுகிறேன் மேலும் ரிஃப்ரெஷ் இ டோன்ட் நோவ் வாட் கலர் யூர் ஐஸ் அரே ஏனெனில் நம் புரோகிராம் பீச்சர் இல் எந்த ப்ளாக் க்கும் கைல் இன் கண் நிறத்தை சொல்லவில்லை
இதுவே அடிப்படையில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் முயற்சி செய்து பாருங்கள்
இது சிலருக்கு பிடிக்காது சிலர் இதை விரும்புகிறார்கள்
இது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ விட வேகமானது
கன்ட்ரோல் செய்வதும் சுலபம்
பார்க்கவும் நன்றாக இருக்கிறது
ஆகவே உண்மையில் இது உங்கள் தேர்வு
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி